இந்த பிக்சர் பார்க்க ஒரு மளிக ஸ்டார் மாறி இருக்கு.

கிரவுண்ட்லாம் பெருசா இருக்கு அங்க வாலிபால் வள்லனா

அங்க வந் அதுல அவுங்க ஒருத்தங்க வித்துட்டு இருக்காங்க ஒரு அண்ணா வாங்கிட்டு இருக்காங்க.

இந்த பிச்சர் பார்க்க ஒரு மளிக கட மாரி இருக்கு.

ஒயிட் கலர் லவ் பேர்ட்ஸ் இருக்கு.

கிரீன் கலர் லவ் பேர்ட்ஸ் இருக்கு.

தண்ணி குடிக்க தண்ணி கேன் வச்சிருக்காங்க.

இந்த பிக்சர் பார்க்க ஒரு மீன் கட மாரி இருக்கு.

மயில் கிரீன் வித் ப்ளூ கலர்ல இருக்கு.

பெஞ்சுலா போட்டுருக்காங்க ப்ளு கலர்ல பெஞ்சு .

இந்த பேக்ரில நெறைய ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு.

கடைக் குள்ள ரெண்டு பேர் கடைக்கு வெளிய ஒருத்தர் நின்னுட்டுருக்காரு.

இந்த பிச்சர் பார்க்க ஒரு வீடு மாறி இருக்கு.

இந்த பிக்சர பாக்கும் போது அ மேல வானோ இருண்டுட்டிருக்கு.

இந்த ஹாஸ்பிட்டல் நேம் எம்_எம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதிருக்கு பக்கத்துல ஒரு ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூல ஒரு இது போட்ருக்காங்க.

மூணு நாய் இருக்கு நின்னுட்ருக்கவரு ஷூ போட்ருக்காரு சிட்டிங் பெஞ்செல்லா இருக்கு.

இது வன்ட்டு ஹோல்சேல் புக் செலரி அப்டின்னு எழுதிருக்கு ரெட் கலர் லைட்டால .